பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் நேவிகேஷன் - கேமரா வியூ ஐ பற்றியது பிளெண்டர் 259 ல் கேமரா ஐ நேவிகேட் செய்வதைக் கற்கலாம் இந்த டியூட்டோரியல் க்கு script160 சிராக் ராமன் மற்றும் editing160 மோனிஷா பேனர்ஜி

செயலில் உள்ள கேமரா வியூ ன் பீல்ட் தான் இந்த டாட்டட் பாக்ஸ் டாட்டட் பாக்ஸ் க்கு உள்ளே உள்ள அனைத்து ஆப்ஜெக்ட் களும் ரெண்டர் செய்யப்படும் ரெண்டர் செட்டிங்ஸ் பற்றி பின்வரும் டியூட்டோரியல் ல் காண்போம் உங்கள் நடப்பு பார்வை கோணத்துக்கு தகுந்தபடி செயலில் உள்ள கேமரா ஐ இடம் அமைக்க பிளெண்டர் அனுமதிக்கிறது அதை எப்படி செய்வதென காண்போம் பெர்ஸ்பெக்டிவ் வியூ க்கு திரும்ப நம்பாட் செரோ ஐ அழுத்தவும் ஷார்ட்கட் நம்பாட் செரோ ஆனது கேமரா வியூ ல் இருந்து நிலை மாறுவதற்கான ஸ்விட்ச் ஆகும் கேமரா ஐ வைக்க விரும்பும் இடத்திற்கு வியூ ஐ சுழற்ற மாஸ் ன் வீல் அல்லது நடு பட்டனைப் பிடித்து மாஸ் ஐ நகர்த்தவும் இந்த இடத்தை தேர்ந்துள்ளேன் கன்ட்ரோல் Alt மற்றும் நும் பாட் செரோ ஐ அழுத்தவும் கேமரா புது இடத்திற்கு நகர்கிறது அதே சமயம் 3ட் வியூ

2 திசைகளில் உள்ளது - இடமிருந்து வலம் அல்லது மேல் கீழ் ஆப்ஜெக்ட் ரோடேஷன் modeக்கு ர் ஐ அழுத்துக
இருமுறை எக்ஸ் ஐ அழுத்துக முதல் எக்ஸ்
ரோடேஷன் ஐ குளோபல் எக்ஸ் ஆக்ஸிஸ் க்கு அமைக்கிறது இரண்டாம் எக்ஸ்
ரோடேஷன் ஐ லோக்கல் எக்ஸ் axisக்கு அமைக்கிறது குளோபல் மற்றும் லோக்கல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்ஸிஸ் பற்றி பின்வரும் tutorialகளில் விரிவாக பார்ப்போம் இப்போது மாஸ் ஐ மேலும் கீழும் நகர்த்தவும் கேமரா வியூ மேலும் கீழும் பான் ஆகிறது இப்போது ய் ஐ இருமுறை அழுத்தவும் முதல் ய்
குளோபல் ய் ஆக்ஸிஸ் க்கு ரோடேஷன் ஐ அமைக்கிறது இரண்டாவது ய்
லோக்கல் ய் ஆக்ஸிஸ் க்கு ரோடேஷன் ஐ அமைக்கிறது மாஸ் ஐ இடமிருந்து வலம் நகர்த்துக கேமரா வியூ இடமிருந்து வலம் மற்றும் நேர்மாறாகவும் பான் ஆகிறது கேமரா வியூ க்கு திரும்ப ரைட் கிளிக் செய்க அடுத்து கேமரா ஐ டாலி செய்வோம்
அதை செய்ய 2 வழிகள் உள்ளன் முதலில் கேமரா ஐ பிடிக்க ஜி ஐ அழுத்தவும் மாஸ் ன் வீல் அல்லது நடு பட்டனை பிடித்து மேலும் கீழும் நகர்த்தவும் இரண்டாம் வழி கேமரா ஐ அதன் லோக்கல் ஸ் ஆக்ஸிஸ் ல் நகர்ததலாம்
ஜி ஐ அழுத்தவும் பின் லோக்கல் ஸ் ஆக்ஸிஸ் க்கு காமரா ஐ அமைக்க ஸ் ஐ இருமுறை அழுத்தவும் இப்போது மாஸ் ஐ நகர்த்துவது அதே விளைவைத் தருகிறது கேமரா வியூ க்கு திரும்ப ரைட் கிளிக் செய்க கேமரா வியூ ஐ இடமிருந்து வலம் மற்றும் மேல் கீழ் ட்ராக் செய்வது அது லோக்கல் எக்ஸ் ஒர் ய் ஆக்ஸஸ் ன் வழியே நகர்வதை உள்ளடக்கியது ஜி ஐ அழுத்துக
எக்ஸ் ஐ இருமுறை அழுத்தி மாஸ் ஐ இடமிருந்து வலம் நகர்த்துக கேமரா வியூ இடமிருந்து வலம் மற்றும் நேர்மாறாகவும் ட்ராக் செய்கிறது இப்போது ய் ஐ இருமுறை அழுத்தி மாஸ் மேல் கீழாக நகர்த்துக கேமரா வியூ மேல் கீழாக ட்ராக் செய்கிறது கேமரா வியூ க்கு திரும்ப ரைட் கிளிக் செய்க பிளெண்டர்

இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இப்போது ஒரு புது பைல் ல் கேமரா மற்றும் கேமரா வியூ ன் இடத்தை மாற்றுக
உங்கள் கேமரா ஐ ரோல் பான் டாலி மற்றும் ட்ராக் செய்க புது கேமரா வியூ ஐ தேர்வு செய்ய பிளை மோடு ஐ பயன்படுத்துக மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
நன்றி